பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் ல் பைல் ப்ரவ்சர் மற்றும் இன்ஃபோ பேனல் பற்றியது இந்த tutorial ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா
இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்கப்போவது
பைல் ப்ரவ்சர் மற்றும் இன்ஃபோ பேனல் என்பவை யாவை
இரண்டிலும் உள்ள பல ஆப்ஷன் கள் யாவை பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை கூறுகள் தெரியும் என கொள்கிறேன்
இல்லையெனில் பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை கூறுகள் குறித்த முன் டியூட்டோரியல் ஐ காணவும் 3ட் வியூ ன் கீழ் இடப்பக்க மூலையில் உள்ள எடிட்டர் டைப் மேனு க்கு செல்க
மேனு ஐ திறக்க சொடுக்கவும்
பிளெண்டர் ல் உள்ள பலவகை விண்டோ களின் பட்டியலை இது கொண்டுள்ளது
பைல் ப்ரவ்சர் ஐ சொடுக்கவும்
இதுதான் பைல் ப்ரவ்சர்
இங்கே நம் கணினியில் சேமித்துள்ள அனைத்து பிளெண்ட் பைல் களையும் கண்டறியலாம் இந்த நான்கு அம்புக்குறி பட்டன் களும் நம் டைரக்டரி யினுள் நகர நமக்கு உதவும் பாக் அரோவ் முன் போல்டர் க்கு அழைத்துசெல்லும்
கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக பாக் ஸ்பேஸ் ஐ அழுத்துக பார்வார்ட் அரோவ் அடுத்த போல்டர் க்கு அழைத்துசெல்லும்
கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக shift ஆம்ப் backspace ஐ அழுத்துக உப் அரோவ் பட்டன்
பேரண்ட் டைரக்டரி க்கு அழைத்துசெல்லும்
கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக ப் ஐ அழுத்துக
ரிஃப்ரெஷ் பட்டன் உங்கள் நடப்பு டைரக்டரி ன் பைல் களை ரிஃப்ரெஷ் செய்யும்
கிரியேட் நியூ டைரக்டரி நடப்பு டைரக்டரி ல் ஒரு புது டைரக்டரி அல்லது போல்டர் ஐ உருவாக்கும் இந்த buttonகள்
fileகள் மற்றும் folderகளை தொடர்சியாக ஒழுங்கமைக்க உதவும் பில்ட்டர் பட்டன்
உங்கள் டைரக்டரி ன் உள்ளே பைல் களை பில்ட்டர் செய்ய உதவும்
பில்ட்டர் tab க்கு அடுத்துள்ள செயலில் உள்ள இக்கான் கள் மட்டுமே டைரக்டரி க்கு உள்ளே தெரியும் இதுவே பிளெண்டர் ல் பைல் ப்ரவ்சர் விண்டோ பற்றியது பைல் ப்ரவ்சர் ன் மேல் இடது மூலையில் உள்ள எடிட்டர் டைப் மேனு க்கு செல்க மேனு ஐ திறக்க சொடுக்கவும்
3ட் வியூ ஐ சொடுக்கவும்
முன்னிருப்பு பிளெண்டர் வர்க்ஸ்பேஸ் க்கு வந்துவிட்டோம்
இப்போது இன்ஃபோ பேனல் பற்றி பார்க்கலாம்
பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் மிக முக்கியமான பேனல்
இன்ஃபோ பேனல் என்னும் மெயின் மேனு பேனல் ஆகும்
பைல் ல் சொடுக்கவும்
இங்கே இருப்பது - புதிய அல்லது ஏற்கனவே உள்ள பைல் ஐ திறத்தல் பைல் ஐ சேமித்தல் யூசர் பிரெஃபரன்ஸ் விண்டோ இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் optionகள்
ஒப்பன் ஐ சொடுக்கவும்
பைல் ப்ரவ்சர் போன்றே ஒரு ப்ரவ்சர் ஐ இது திறக்கும்
உங்கள் கணினியில் ஏற்கனவே சேமித்துள்ள பிளெண்ட் பைல் ஐ இங்கிருந்து திறக்கலாம் ஒரு பைல் ஐ திறக்கும் முன் லோட் உய் ஐ செயல்படுத்துவது பிளெண்ட் பைல் ஐ நீங்கள் சேமித்துள்ள யூசர் இன்டர்ஃபேஸ் அல்லது உய் உடன் திறக்க உதவும் ஒப்பன் பைல் விண்டோ ஐ மூட பாக் டோ பிரிவியஸ் ஐ சொடுக்கவும் உங்கள் காட்சிக்கு சேர்க்ககூடிய பல ஆப்ஜெக்ட் களின் ரிப்பாசிட்டரி ஐ ஆட் கொண்டுள்ளது ஆட் ஐ சொடுக்குக
இதுதான் ஆப்ஜெக்ட் ரிப்பாசிட்டரி
இந்த மேனு ஐ பயன்படுத்தி புது ஆப்ஜெக்ட் களை 3ட் வியூ க்கு சேர்க்க முடியும் கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக Shift ஆம்ப் ஆ ஐ அழுத்துக
இப்போது 3ட் வியூ க்கு ஒரு பிளேன் சேர்க்கலாம்
3ட் கர்சர் ஐ நகர்த்த திரையில் எங்கேனும் சொடுக்கவும்
நான் இந்த இடத்தைத் தேர்ந்தெடுக்கிறேன் ஆட் மேனு ஐ கொண்டுவர Shift ஆம்ப் ஆ ஐ அழுத்துக
பிளேன் ல் சொடுக்கவும்
3ட் கர்சர் நிலையில் 3ட் வியூ க்கு புது பிளேன் சேர்க்கப்படுகிறது
3ட் கர்சர் பற்றி அறிய நேவிகேஷன் - 3ட் கர்சர் டியூட்டோரியல் ஐ பார்க்கவும்
அதேபோல 3ட் வியூ க்கு மேலும் சில ஆப்ஜெக்ட் களை சேர்க்க முயற்சிக்கலாம்
இப்போது இன்ஃபோ பேனல் க்கு திரும்பலாம் ரெண்டர் மேனு ஐ திறக்க ரெண்டர் ல் சொடுக்கவும் ரெண்டர் இமேஜ் ரெண்டர் அனிமேஷன் ஷோவ் அல்லது ஹைட் ரெண்டர் வியூ போன்ற இமேஜ் அல்லது வீடியோ ரெண்டர் ஆப்ஷன் களை ரெண்டர் கொண்டுள்ளது ரெண்டர் செட்டிங்ஸ் பற்றி பின்வரும் டியூட்டோரியல் களில் காணலாம் இன்ஃபோ பேனல் ல் ஹெல்ப் க்கு அடுத்துள்ள சதுர இக்கான் க்கு செல்க
இது ஸ்க்ரீன் லேயூட் ஐ தேர்ந்தெடுப்பது நாம் வேலை செய்யும் முன்னிருப்பு பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ஐ இது காட்டுகிறது சூஸ் ஸ்க்ரீன் லேயூட் ஐ சொடுக்குக
இது பல லேயூட் ஆப்ஷன் களை தருகிறது
அனிமேஷன் கம்போசிட்டிங் கேம் லாஜிக் வீடியோ எடிட்டிங்
உங்கள் தேவைக்கேற்ப எதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் சூஸ் ஸ்க்ரீன் லேயூட் ஐ மூட பிளெண்டர் திரையில் எங்காவது சொடுக்கவும் அல்லது கீபோர்ட் ல் Esc ஐ அழுத்தவும் நாம் வேலைசெய்யும் நடப்பு காட்சியைக் சீன் காட்டுகிறது இதுதான் இன்ஃபோ பேனல்
இப்போது பிளெண்டர் ல் பைல் ப்ரவ்சர் ஐ பயன்படுத்தி கணினியில் ஒரு புது டைரக்டரி ஐ உருவாக்க முயற்சிக்கவும்
பின் ஸ்க்ரீன் லேயூட் ஐ முன்னிருப்பில் இருந்து அனிமேஷன் க்கு மாற்றவும்
பைல் ப்ரவ்சர் மற்றும் இன்ஃபோ பேனல் குறித்த இந்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
கான்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் நன்றி